இது ஸ்ரீ ஜெய மாருதி ராகவேந்த்ரா திருக்கோயில்.

அதுக்கு மேல ஒரு சின்டெக்ஸ் டேங்க் எல்லோ கலர்ல இருக்கு.

இந்த க்ரவுண்ட சுத்தி ஃபென்ஸ் நறையா போட்டுருக்குறாங்க.

இது ஒரு பிரேயர் ஹால் .

சுத்தியிலு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கறாங்க.

இது ஊட்டி ஏரியா பக்கத்துல இருக்க கூடிய--

நெறைய மரங்க செரிங்கனு எல்லா தெரியிது.

இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா.

இது கூட்டுறவு சிறப்பங்காடி முன்னாடி இருக்கக்கூடிய ரோட் .

பெட்ரோல் ஸ்டேஷன்ல பெட்ரோல் போட்டு ஒரு கார் போயிட்டேயிருக்குது.

அந்த கம்பி எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு.

உள்ளாள நறைய டியூப் லைட்ங்களு போட்ருக்கறாங்க.

பக்கத்துல சின்ன சின்ன கண்ணுங்க இருக்கு.

இருக்கற ஏரியாக்கு பக்கத்துல டவரு இருக்கு.

இது ஊட்டில இருக்கற ஒரு சர்ச் .

ஒரு லேடி செவப்பு கலர் சாரி கட்டிருகாங்க.

இது அரவங்காட் ரயில்வே ஸ்டேஷன் .

இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நெறைய பேர் ஒக்காந்துட்டு இருக்குறாங்க.